டேபிள்ல ஒரு சின்ன ஃபிளவர் பாட் இருக்கு ஆர்டிபிசியலா இருக்குது.

இங்க நறைய பொம்பளைங்க ஆம்பளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்காங்க.

நடுல ரெண்டு ஸ்டூல் ருக்கு.

பிரண்ட்ஸ் பியூட்டி ப்ளூம் அப்படின்னு எழுதி இருக்கு.

ஒரு ஸ்டேர்ஸ் தெரியிது அது பக்கத்துல ஒரு ஆள் மாக்ஸ் போட்டுட்டு நிக்கிறாரு.

சோஃபா மாடல்லையுமெ உக்கார்துக்கான பிளேஸ் இருக்கு.

குலத்த சுத்தி நிறைய மரங்கள் இருக்கு.

ஒரு தாத்தா வெளிய நின்னு அந்த பிஷ்ஷ பாத்துட்டு நிக்கிறாரு.

மன் பானையில்ல எண்ட்ரன்ஸ் செஞ்சிருக்காங்க.

நெறைய மண்பானைங்குள பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

ஃப்ளவர் பாட் இருக்கு.

லேடிஸ் தலைல துணி வெச்சு மூடிட்டு நிக்கிறாங்க.

ஆபீஸ்க்குள்ள ரெண்டு மூணு பேர் நடந்து உள்ள போறாங்க.

ஒரு ஸ்வைப் பண்ற மெஷின் அண்ட் யு_பி_ஐ கோட் வச்சிருக்காங்க.

ஸ்விட்ச் போர்டு இருக்கு.

இது ஒரு மேரேஜ் மஹால் .

அப்பறமா செல் நம்பர் கொடுத்து இருக்காங்க.

உள்ளயுமே ரோஸ் வித் ஒயிட்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.